நம்ம இந்டியன் ஃபிளாகோட கலர்ல எழுதிருக்காங்க.

இது காட்டுக்குள்ள இருக்க ஒரு எடொ.

வார்ல யூஸ் பண்ற ஒரு வெஹிக்கள் இது வந்து ஷூட் பண்றது.

வந்து ரெட்டிஷ் கலர்ல இருக்கு கீழ வந்து நெறையா ஸ்டோன்ஸ் இருக்கு அந்த ஸ்டோன்ஸ்லா வாட்டர் பட்டு பட்டு அந்த ஸ்டோன்ஸ் ஒரு மாரி ஆல்கேயாருக்கு .

அது பக்கத்துல ஒரு டீ போர்டு வண்டி ரெண்டுன இருக்கு.

அங் முன்னாடி ஒரு டொயோட்டா காரொன்னு ரெட் கலர்ல நிக்குது ஒரு ஷிப்ட் கார்ருக்கு .

ம் இது வந் இது ஒரு ரோடு இந்த ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் சி சின்ன ஹோட்டல் ஒன்னு இருக்கு.

இது ஒரு பார்க்கு இந்த பார்க்ல வந்து வெளாடறது இருக்கு.

ரெண்டு இருக்கு ரெண்டு டைப்ஸ்ல ஒன்னு வந்து சர்குலா இருக்கு ஒன்னு வந்து ஒரே ஸ்ட்ரெச்சா இருக்கு.

அங்கொரு வாஸ்ரூம் இருக்கு மேல வந்து ஒய்ட் கலர்ல லைட் போட்டுருக்காங்க.